உற்பத்தி பண்ணும் உணவு பொருட்கள் மனிதனையும் பாதிக்காத தூய உணவு பொருட்களாக அதாவது மனுஷங்களை பாதிக்காம வச்சிருந்துச்சி இந்த விவசாயம் வந்து

ஆஹ் ஒரு ஒரு அந்த விலங்குகளுக்கான ஒரு அத்தியாவசியமே இல்லாம போயிருச்சு ஆஹ் அதே மாதிரி இப்போ மழை மழை மழை அடிச்சாலும் அந்த பயிர் வந்து ஆஹ் எல்லாம் செத்து போயிடுது தண்ணீர் நிறைய வந்து அதுக்கப்புறம் வெயில் அடிச்சாலும் பயி~ பயிர் கருகி போயிடுது அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிறதால விவசாயிங்களுக்கு அதுக்கு அதுக்~ அந்த தட்ப வெட்ப கால நிலைக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு நிறைய ஹம் இந்த வேலாண்மையில நிறைய ideas லாம் கொடுத்து எப்படி எல்லாம் நம்மளோட அவங்களோட பயிரை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு class லாம் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா நல்லதா இரு~நல்லா இருக்கும் இன்றைய விவசாய முறைகள் வந்து நிறைய லாபம் வந்து அஹ் லாபம் இருக்க கூடியதா இருக்கு இந்த தொழில்நுட்பம் மூலமா அதிக பயிர் செய்ய ஆஹ் முடியுது புதிதாக உருவாகும் நோய்கள், களைகள் மற்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியுது ஆனா மனிதர்களுக்கு உயிரியல் ரீதியான கடத்தப்படும் நோய்களை கட்டுபடுத்த முடியவில்லை அப்படின்னு ஒருத்தவர் சொல்லி இருக்காங்க இப்போ இப்போ இருக்கிற உணவு முறை வந்து நச்சு அதாவது விஷமா மாறிடுச்சு ஏன் அப்படின்னா வந்து கிருமி நாசினிகளை வந்து ஆஹ் ஹம் இப்போ இப்போ பயிர்ல வந்து தெளிக்கிறாங்க அப்படின்னா அந்த பயிரை நம்ம சாப்பிட்டா அதுக்கான effect வந்து நம்மளுக்குதான் வரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து என்ன பண்ணணும்னா வந்து கிருமி கிருமிநாசினியை எல்லாம் வந்து

ஆஹ் அடி காட்டிற்கும் நடு மாட்டுக்கும் நுனி வீட்டுக்கும் என்ற இயற்கை விவசாய விஞ்ஞானி நம்மாழ்வாரின் கருத்துக்கிணங்க ஆஹ் என்ன பண்ணிருக்காங்க சத்தியமாக அஹ் இயற்கை விவசாய முறைகளை மேற்கொள்ள வே~மேற்கொண்டா மட்டும் தான் வந்து அடுத்த தலைமுறையில்ல வந்து இந்த மாதிரி ஹம் ஆஹ் இ~இது சொல்றாங்க இல்லையா அஹ் செயற்கை நாசினிலாம் தெளிச்சா வந்து ஏதேதோ நோய்கள் வந்து ஊடுருவுது அப்படின்னு அதெல்லாம் இல்லாம இருக்கும் அப்படி இல்லாம இருந்தா தான் மனி~மனிதர்கள் எல்லாரும் வந்து உம் நல்ல ஆரோக்கியத்தோட வாழ முடியும் அப்படின்னு ஆஹ் நம்ம வந்து ஹம் நான் சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அஹ் ஹம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருடைய வீட்டிலேயும் வந்து நிறைய நிறைய வந்து பயிர் பயிர் வந்து பயிர் பயிர் வச்சி அவங்க அவங்க இயற்கை விவசாயம் பார்க்கணும் மாடி தோட்டம் வச்சி அப்படின்னு நானு சொல்ல விரும்புறேன் அதுக்கப்புறம் என்னன்னா வந்து உம் ஆஹ் atleast வந்து ஒரு வீட்டுல ஒரு மரமாவது வளக்கணும் வளர்த்தா தான் வந்து நல்லது அதாவது

இப்போ வந்து உம் ஆஹ் செயற்கையா எதுவும் பண்ணாம இயற்கையா எர் எல்லாம் ஆஹ் எர் எர் எர் எர் செயற்கை உரத்தை எல்லாம் வச்சு தான்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

ஈசன் விட்ட வழி இல்ல விஜயபுரத்துல இல்லாட்டாலும் பட்டணத்துல எல்லா வக்கில் சீனிவாசன் விட்ட வழி தான் அப்படினு சொன்னான் என்னோமோ எங்களுக்கு எதுவும் தெரியாது நிங்களா பாத்து கர்ண பண்ணி ஆகும் பிள்ளையாண்டன்னா காப்பாற்றி கொடுப்பது உங்கள் பொறுப்பு அப்டின்னு சொன்னாறு கிருஸ்னமூர்த்தி சாஸ்த்திரிகள் என்னவோ என்னால ஆனத செயிற அப்டின்னு சீனிவாசன் சொன்னான் நாங்க வரட்டுமா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 கிருஸ்னமூர்த்தி சாஸ்த்திரிகள் மூச்சி திணறி கிழ விழுகாம நின்னதே பெரிய ஆச்சிரியம் அவரு இதயம் ஐந்நூறு ஐந்நூறுன்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லிகிட்டே இருந்தது மூச்சி திணறி வாய் திறக்காம நின்னாரு கிருஸ்னமூர்த்தி சாஸ்த்திரிகள் அவருடைய மௌனத்த சாதகமா ஆக்கிகிட்டு சீனிவாசன் சொன்னான் வீட்ளையும் நல்லா விசாரிங்க சீத்தாராமன் என்னன்ன சொன்னானு விசாரிங்க முக்கியமா எதாவுது அக்க கிட்ட கொடுத்து பத்தரமா வைக்க சொன்னானு விசாரிங்க அப்படினு சொன்னா சீனிவாசன் ஆனா கிருஸ்னமூர்த்தி காதுல எதுமே விழுகல அவரு ஐந்நூறுவாயில பிரம்ம புடிச்ச மாதிரி ஆயிட்டாறு அதன் பிறகு அங்கு இருந்து கிளம்புனாங்க விஸ்வநாதர் ஐயரும் கிருஸ்னமூர்த்தி சாஸ்த்திரிகளும் அப்ப கிருஸ்ணமூர்த்தி விஸ்வநாதர் ஐயர் பாத்து கேட்டாரு ஐந்நூறுவாய பிடிக்கும் அதலா ஒன்னும் ஆகாது எதுக்கும் எரநூறு முந்நூறு ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு வாங்க அப்படினு சொன்னாரு விஸ்வநாதர் ஐயர் அந்த பணத்துக்கு நான் எங்க போவேன் அப்படினு சொல்லி வருத்த பட்டாரு கிருஸ்னமூர்த்தி இதுக்கு விஸ்வநாதர் ஐயர் பதில் எதுவும் சொல்லல அதன் பிறகு இரண்டு பேரும் அவுங்க அவுங்க வீட்டுக்கு வந்து சேந்தாக வக்கீல் சீனிவாசன் சொன்ன எல்லாத்தையும் பருவதாம் அம்மாகிட்ட சொன்னாரு கிருஸ்னமூர்த்தி தன்னோட கழுத்துல இருக்கும் chain அ கழட்டி கொடுத்த பருவதம். அந்த chain கிருஸ்னமூர்த்தி கஷ்ட்டப்பட்டு சம்பாதிச்சி ஐஞ்சு பத்துன்னு சேத்து வாங்குன chain இப்போ அத வச்சி பணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு சீனிவாசனோட கிருஸ்னமூர்த்தியும் பருவதம் பட்டணத்துக்கு கிழம்புனாங்க அங்க சீத்தாராமன் கிழம்பி விஜயபுரம் வந்துட்டு இருக்கா இவன் வரது அவுங்களுக்கு தெரியாது அவுங்கபட்டணத்துக்கு போறது இவனுக்கு தெரியாது இரண்டு இரயிலும் திண்டிவனத்துல சந்திதது ஆனா சீத்தாராமனோ கிருஸ்

அப்போ வெளியில இருந்து குதிச்சி குதிச்சி விளையாடிகிட்டே விட்டுகுள்ள வந்தா நழினி ஏ சித்தி இதோ இருக்க அப்படின்னு சொல்லிகிட்டே உள்ள வந்த நழினி கேட்ட கேட்டுக்கு வாய் வேற கிழிறது திண்ணையில நின்னுட்டு தெருவோட போற தடியனலா பாத்துன்ட்டு கல்யாணம் பண்ணி குடியும் குடித்தனமா நாலு பிள்ளைய பெத்து எடுக்க வேண்டாமா இப்பிடியா தெருவுல நின்னு ஊருவம்பு பேசுறது அப்டின்னா சின்னம்மா நாலு பிள்ளையா அப்டின்னு கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சா நழினி நளினி சிரிச்சது சின்னம்மாவுக்கு இந்நோ எரிச்சல அதிகம் ஆக்கிச்சி வர வர நன்னாதா இருக்கும் ஒ காரியோலா சொன்ன சித்தி படுத்துறா அப்டின்பா ஊரல்லா உங்க அப்பாக்கு வேற பயந்துன்ட்டு கெடக்க வேண்டி இருக்கு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 இங்கு ராஜு பசியால அழுகுறா அவனுக்கு சாதம் பேசஞ்சி ஊட்டுன்னு சொன்னா நான் பொல்லாதவ இவ தாய் இல்லாத பொண்ணு அப்டின்னு கோவமா சொன்ன சின்னம்மா ஏண்டி எம்மா நழினி கழா காலத்துல குழந்தைக்கு வேண்டியத செயிது விட்டு அப்புறம் எதாவுது குத்த அடிக்க குடாதா அப்டின்னு நளினியே பாத்து கேட்டாரு விஸ்வநாதர் ஐயர் இல்லப்பா. மளிகை கடை வைத்தா மாமா பிள்ளை ராமு வந்தான் அதான் அந்த வக்கீல் சீனிவாசன் அவன் கிட்டக்க அவன் சித்தப்பா சீனிவாசன பத்தி விசாரிச்சிட்டு இருந்த அப்படின்னு சொன்னா நழினி ஹம் அவன் என்ன சொன்னா அப்டின்னு கேட்டாரு விஸ்வநாதர் ஐயர் நழினி சொல்ல ஆரம்பிச்சா ராம சொன்னா அவ அம்மா சொல்லிண்டு இருக்கான்னு இந்த கட்டுப்பட்டி கிருஸ்ணமூர்த்தி சாஸ்த்திரிகளும் அந்த அசட்டு பொம்னாட்டி பருவதமும் இந்த வக்கீல் சீனிவாசன் நம்பி பணத்த எடுந்துண்டு பட்டணத்துக்கு போயிருக்காலே என்ன ஆகுமோன்னு சொன்னால அதுக்கு வைத்தா மாமா சொன்னரா அப்டி ஒன்னும் ஏமாந்து பணத்த விட்டு விட மாட்டார் கெட்டிகாரர் தான் அப்டின்னாரா உங்க தம்பி சாம்பர்தியம் உங்களுகே தெரியாது என்றலாம் அவர் மணைவி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 அவர் பொண்டாட்டி அவர் மச்சுன இவர் விஷயமா உங்க தம்பியளா சேவுனுன்னு இருக்குற நம்ப பேறு சந்தி சிரிக்க போகிறது என்றால மத்ததுலா கேக்குறதுகுள்ள சித்தி குப்ட்டா வந்துட்டேன் அப்டின்னு சொன்னா நழினி உனக்கு அக்ரகாரத்துள்ள நியூஸ்பேப்பர்ன்னு நன்னா போருத்தம்மா பேறு வச்சிருக்காடி அப்டின்னு சொல்லி சின்னம்மா சிரிச்சா கெட்டிகார குட்டி ஊருல எத்துண அசடும் அசமஞ்சும் இருக்கு அவளா அப்டி சொன்ன நழினி

அதுல இருந்து அதே பட்டணத்து மாமா சீத்தாராமன் எறங்குனா அவன் நழினியே பாத்தா போனதடவையும் விஜயபுர அக்ரகரத்துல இவள தான் மொதல பாத்தேன் இப்போவும் இவள தான் பாக்குறேன் அப்டின்னு யோசிச்சிகிட்டே

பேட்டி படுக்கையே கொண்டு வந்து இங்க வைக்க சொன்னா உங்கள உள்ள வர சொன்னா அப்டின்னு சீத்தாராமன்ன பாத்து சொன்னா நழினி சீத்தாராமன் வீட்டுக்குள்ள போனா அப்போ வெளில சீத்தாராமன்ன தேடிகிட்டு குருசாமி வந்து இருந்தாரு நளினி குருசாமியே பாத்து கேட்டா யாரு என்ன வேணும் அப்டின்னு கேட்டா என் பேரு குருசாமி சீத்தாராமன் இருக்கான அப்டின்னு கேட்டாரு குருசாமி பட்டணத்து மாமாவா இருக்காரு வர சொல்லவா

அங்க சீத்தாராமனும் விஸ்வநாதர் ஐயரும் பேசிட்டு இருந்தாங்க தப்பா கைது பண்ணி குட்டிட்டு போயிட்டாங்க சென்னைக்கு போனதும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு விட்டுடாங்கா அப்டின்னு சொன்னா சீத்தாராமன் என்னோவோ எல்லாம் நல்ல படியா முடிசிச்சி கிருஸ்னமூர்த்தி சாஸ்த்திரிகளும் அவரு சமுசாராமும் நேத்து தான் கேளம்புனாங்க பாவும் வின் செலவு நீங்க பத்ரமா வந்தத பத்தி அவுங்க ரொம்ப சந்தோஷம் படுவாங்க அப்டின்னு சொன்னாரு விஸ்வநாதர் ஐயர் ஆமாம் அக்கா தான் என்ன பத்தி அதிகம் கவல பற்றுப்பா நான் இன்னைக்கே தந்தி அடிக்கிற அப்டின்னு சொன்னா சீத்தாராமன் ஆமாம் அது தான் நல்லது நம்ம வைத்தா தம்பி சீனிவாசன் இருக்கான்ல அவன் கூடதான் போயிருக்கா விலாசம் விசாரிச்சி நானே office போனதும் தந்தி அடிக்கிற அப்டின்னு சொன்னாரு விஸ்வநாதர் ஐயர் ரொம்ப சந்தோஷம் உடனே போறபுட்டு வரசொல்லி தந்தி அடிக்கோ சரி நான் போயிட்டு வரட்டும்மா அப்டின்னு கேட்டா சீத்தாராமன்

நீங்க இங்கே இருங்க ஷானனம் பண்ணிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுகோ நான் office போயிட்டு வந்துறே அப்டின்னு சொல்லிட்டு விஸ்வநாதர் ஐயர் கிளம்புனாறு அப்போ அங்க நின்னுட்டு இருந்த நழினியே பாத்து விஸ்வநாதர் ஐயர் சொன்னாரு இந்த மாமாவுக்கு குளிக்க வென்னீர் எடுத்து வை இவரும் இன்னக்கி நம்ப ஆத்துல தான் சாப்புட போறாரு உன் சித்தி கிட்ட சொல்லிடு அப்டின்னு சொன்னாரு விஸ்வநாதர் ஐயர் சரி ஆனா இந்த பட்டணத்து மாமாவ தேடிண்டு வாசல்ல யாரோ ஒருவர் காத்துட்டு இருக்காறு அவரு பேரு குருசாமியா அப்டின்னு சொன்னா நழினி சீத்தாராமன் கொஞ்ச தடுமருனா அப்புறோ சுதாரிச்சிகிட்டு என்ன விஷயன்னு கேட்டுண்டு வர அப்டின்னு சொல்லிட்டு போனா சீத்தாராமன் நழினியும் அவன் பின்னாடியே போனா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 உங்களுக்கு இங்க சொந்தகாரங்க யாராவுது இருக்காங்களா இல்ல உன்ன பக்கா தான் வந்த என்ன பாக்கவா நான் வந்த train ல வந்தனு சொல்றிங்க நான் உங்கள பாக்கவே இல்லையே நீ second class ல வந்த நான் third class ல வந்த நீ second class ல வந்தது இது தான் முதல் தடவ நான் third class ல வந்ததும் இதான் முதல் தடவ அப்டின்னு சொன்னாரு குருசாமி சரி இப்ப உங்களுக்கு என்ன வேணும் அப்டி வா வலிக்கி பதினாறாயிரம் ரூபாய் எனக்கு பணம் வேண்டும் பதினாறாயிரம் ரூபாய் அவ்ளோ பணம் என்கிட்ட எது அப்டின்னு கேட்ட சீத்தாராமன் எது எப்டின்னு நான் கத்தி சொல்லட்டுமா அப்டின்னு கேட்டாரு குருசாமி அப்போ விஸ்வநாதர் ஐயர் கிளம்பி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

குருசாமி கிளம்பி போனாறு இதெல்லாம் நழினி பாத்தும் கேட்டுட்டு இருந்தா அதன் பிறகு சீத்தாராமன் குளிக்க போனா குளிக்க போனவ அப்டியே யார் கண்ளையும் படாம எகுறி குதிச்சி ஓடி போயிட்டான் சீத்தாராமன் தப்பிச்சி போனது நளினிக்கு கூட தெரியாது postoffice ல கிருஸ்னமூர்த்திக்கு தந்தி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாரு விஸ்வநாதர் ஐயர் இங்கு சீத்தாராமன காணும் அவரும் அத பத்தி கவல படல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

விஸ்வநாதர் ஐயர் தந்தி கெடச்சதும் திரும்பி ஊருக்கு வந்தாங்க வாதாடமலே இரேனுத்தி ஐம்பது ரூபாய் வங்கி கிட்டா சீனிவாசன் கிருஸ்னமூர்த்தி பருவதாம்ம்மாகிட்டயும் சீத்தாராமன் வந்தது அவன் ஓடி போனது எல்லாத்தையும் ஒன்னு விடாம மிக ரகசியமா சொன்னாரு விஸ்வநாதர் ஐயர் கிருஸ்னமூர்த்தி பருவதாம்மாவுக்கு மோகம் வாடி போச்சி newspaper ன்னு பேரு எடுத்த நழினி கூட சீத்தாராமான் ஓடி போனத

ஓடிப்போனது எல்லாம் விஷயமும் காட்டு தீயா பரவிச்சு எப்டி எல்லாருக்கும் தேரிச்சுதுன்னு ஒன்னும் புரியல அதன் பிறகு அந்த அக்ரகாரத்துலேயே கிருஸ்னமூர்த்தி சாஸ்த்திரிகள் வருமானம் கோரயே ஆரம்பிச்சது யாரும் அவர போரகிரத்துக்கு கூப்டல அதே மாறி பருவதம்மா வீட்டுகுள்ளே பேட்டி பம்பா அடங்கி கிடந்தா யார் வீட்டுக்கு போறது இல்ல கிருஸ்னமூர்த்தி சாஸ்த்திரிகள் பருவதம்மா கூட நல்லா பேசி பழகிறதேவிஸ்வநாதர் ஐயர் குடும்பம் மட்டும் தான் சீத்தாராமான அந்த அக்ரகராத்துள்ள எல்லாரும் BANK கொள்ளக்கார அயோக்கியேன் கிருஸ்னமூர்த்தி சாஸ்த்திரிகள் பிள்ளையளே மண் அள்ளி போடா வந்தவன் அப்டி இப்டி பேசுனாங்க திட்டுனாங்க ஆனா

அவள ஒன்னும் சொல்லத்தேன்னு விஸ்வநாதர் ஐயர் சொல்லி சொல்லி இப்போ சின்னம்மாவு நளினியே ஒன்னும் சொல்றது இல்ல ராஜுவுக்கு அப்புறம் சின்னம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை பெறந்தது அது பேரு baby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 அப்டின்னு யோசிச்சிட்டு இருந்தா நளினி முன்னு வருசத்துக்கு முன்னாடி வந்த மாதிரி குதிரை வண்டி ஒன்னு அப்போ வந்த நழினி வீட்டுக்கு எதிர் வீட்டு முன்னாடி வந்துச்சி அந்த குதிரை வண்டில வந்து எறங்குனது சீத்தாராமன் மாதிரி இருந்தது ஆனா அது சீத்தாராமன் இல்ல அது பருவதாம்மாவோட பெரிய தம்பி ஜெயராமான் அவனும் போகிரர்தா அவன் வந்ததும் நழினிய பாத்தா பக்க பொண்ணு லட்ச்சனம்மா இருக்கா அப்பா சர்கார் உத்யோகம் பொண்ணு பாக்க அழகா இருக்கா தாய் இல்லாத பொண்ணு வேற தம்பி சீத்தாராமான் ஆசை நியமானது தான் அப்படின்னு நெனச்சா ஜெயராமான் இப்போ சீத்தாராமான் தஞ்சாவூர்ல சொந்தம்மா தொழில் பண்றா ricemill oilmill மளிகை கடை

எல்லாம் வேவ்வரமும் சொல்லி தான் ஜெயராமான் விஜயபுரத்துக்கு அனுப்பிருந்தான் அந்த நழினி பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு பாரு அகுலனா அக்கா அத்திம்பேல் கிட்ட சொல்லி பொண்ணு கேளு

எல்லாம் வெவரத்தையும் சொன்னான் நளினியே சீத்தாராமானுக்கு பெண் கேக்கற விஷயத்தையும் சொன்னா கிருஸ்னமூர்த்தி சாஸ்த்திரிகலுக்கும் பருவதத்துக்கும் சம்மதம் இருந்தாலும் விஸ்வநாதர் ஐயர் கேக்கணும் அன்னைக்கி மதியமே பர்வதம் சின்னம்மாகிட்ட இது விஷயம்மா பேசுனா சின்னம்மாவுக்கு சம்மதம் இருந்தாலும் அவரு வந்ததும் கேட்டு சொல்ற அப்டின்னு சொன்னா விஸ்வநாதர் ஐயர் வந்தாரு எல்லாம் வேவரத்தியும் சொன்னா விஸ்வநாதர் ஐயருக்கும் சம்மதம் நழினியே கூப்பிட்டு சமதம்மா கேட்டாரு அந்த குருசாமி ஒருத்தர் வந்த போது அவருக்கு பயந்துண்டு ஏ ஓடி போனார். ஸ்ரீ ரங்கநாதசுவாமி கோயில் இந்தியாவின் தமிழ்நாடு, திருச்சிராப்பள்ளி, ஸ்ரீரங்கத்தில் அமைந்துள்ள ரங்கநாதருக்கு விஷ்ணுவின் ஒரு வடிவம் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோயிலாகும் இந்த கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இக்கோயில், ஆழ்வார்களால் அவர்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் மகிமைப்படுத்தப்பட்டிள்ளது மற்றும் விஷ்ணு கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நூத்து எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையானது என்று தனிச்சிறப்பையும் கொண்டுள்ளது இது தென்னிந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற வைணவ கோவில்களில் புராணம் மற்றும் வரலாறு நிறைந்தது. ஸ்ரீரங்கத்தில் உள்ள ராமானுஜர் மற்றும் அவரது முன்னோடிகளான நாதமுனி மற்றும் யமுனாச்சார்யா ஆகியோரின் பதினோற்றாம் ஆம் நூற்றாண்டின் வாழ்க்கையில் தொடங்கி வைணவ வரலாற்றில் கோயில் ஒரு முக்கிய பங்கைக் கொண்டுள்ளது. அதன் இருப்பிடம், கொள்ளிடம் மற்றும் காவேரி ஆறுகளுக்கு இடையில் உள்ள ஒரு தீவில், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட~ படக்கூடியதாக ஆக்கியது மற்றும் படையெடுப்பு படைகளின் தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளது. இந்தக் கோயில் டெல்லி சுல்~ சுல்தானத்தால் சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்டது பதினாலாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பாண்டிய இராச்சியத்தின் பல்வேறு நகரங்களில் படைகள் ஒரு பரந்த கொள்ளைகையை சோதனையில் ஈடுபட்டன பதினாலாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இக்கோயில் புராண~ புராணக்கப்பட்டது இந்த தளம் பதினாறு மற்றும் பதினேழாம் நூற்றாண்டுகளில் பல கோபுரங்களுடன் பலப்படுத்தப்பட்டு விரிவடைந்தது. இது பக்தி பாடல் மற்றும் நடன பாரம்பரியம் கொண்ட ஆரம்பகால பக்தி இயக்கத்தின் மையங்களில் ஒன்றாகும், ஆனால் இந்த பாரம்பரியம் பதினாலாம் நூற்றாண்டில் நிறுத்தப்பட்டது மற்றும் மிகவும் பின்னர் ஒரு குறிப்பிட்ட வழியில் புத்துயிர் பெற்றுள்ளது இந்த கோவில் நூத்தி ஐம்பத்தி ஐந்து acre அறுவத்தி மூணு hectare பரப்ப~ பரப்பளவில் எண்பத்தி ஓரு சன்னதிகள், இருவத்தி ஓரு கோபுரங்கள், முப்பத்தி ஒன்பது பந்தல்கள், மற்றும் பல தண்ணீர் தொட்டிகள் வளாகத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டு உலகின் மிகப்பெரிய இந்த இந்து கோவிலாகும். கோயிலின் நகரம் ஒரு குறிப்பிட்டத்தக்க தொல்பொருள் மற்றும் கல்வெட்டு தளமாகும், இது ஆரம்ப மற்றும் மத்திய இடைக்கால தென்னிந்திய சமூகம் மற்றும் கலாச்சாரத்துக்கு ஒரு வரலாற்று சாளரத்தை வழங்க~ வழங்குகிறது. இந்~ இந்த்~ இந்த இந்து கோவில் ஆன்மீக மையமாக மட்டுமல்லாமல், கல்வி மற்றும் மருத்துவமனை வசதிகளை இயக்கும் ஒரு பெரிய பொருளாதார மற்றும் தொ~ தொண்டு நிறுவனமாகவும் செயல் பட்டதாக பல கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. இலவச சமயலறை மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கும் நிதி உதவி அளித்தன ஸ்ரீரங்கம் கோயில் இந்தியாவின் இந்த இந்தியாவின் மிகப்பெரிய கோயில் வளாகம் மற்றும் உலக மிகப்பெரிய மத வளங்களில் ஒன்றாகும். இவற்றில் சில கட்~ கட்டமைப்பு கட்டமைப்புகள் புதுப்பிக்கப்பட்டு, விரிவு விரிவுபடுத்தப்பட்டு, பல நூற்றாண்டுகளாக உய்~ உயிருள்ள கோயிலாக மீண்டும் கட்டப்பட்டுள்ளன. சமீபத்திய சேர்த்தால், தோராயமாக எழுவத்தி மூணு meter இருநூத்தி நாப்பது அடி உயரம் கொண்ட வெளிப்புறக் கோபுரம், ஆயிரத்தி தொள்ளாயித்தி எம்பத்தி ஏழில் கட்டி முடிக்கப்பட்டது. ஸ்ரீரங்கம் கோயில் பெரும்பாலும் உலகின் மிகப்பெரிய இந்துக் கோயில்களில் ஒன்றாக பட்டியலிடப்படுகிறது, இன்னும் இன்~ இன்னும் பெரிய அங்கோர் வாட் மிகப்பெரியது இருக்கும் கோவில். இக்கோயில் ஒரு செயலில் உள்ள இந்து வழிபாட்டு இல்லமாகும் மற்றும் ஸ்ரீ வை~ வைஷ்ணவத்தின் தென்கலை பாரம்பரியத்தைப் பின்பற்றுகிறது. தமிழ் மாதமான மார்கழியில் டிசம்பர்-ஜனவரி நடத்தப்படும் வருடாந்திர இருவத்தி ஒன்னாம் நாள் இருவத்தி ஓரு நாள் திருவிழா ஒரு million பார்வையாளர்களை ஈர்க்கிறது. கோவில் வளாகம் unesco உலக பாரம்பரிய தளமாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது, மேலும் UNESCO வின் தற்காலிக பட்டியலில் உள்ளது ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதசுவாமி கோயில், பெரியகோவில் என்றும் ஸ்ரீரங்கம் திருப்பதி என்றும் அழைக்கப்படுகிறது, இது திருச்சிராப்பள்ளி நகருக்கே வடக்கே சுமார் பன்னெண்டு kilometer தொலையில் தொலைவில், சென்னைக்கு தென்மேற்கு முந்நூற்று இருவத்தி ஐந்து kilometer தொலைவில் உள்ளது. இந்திய இரயில்வே, தமிழ்நாடு பேருந்து சேவைகள் மற்றும் நெடுஞ்சாலை முப்பத்து எட்டு ஆகியவற்றின் network மூலம் இந்த நகரம் தினசரி மற்றும் முக்கிய நகரங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த தளம் திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் உள்ளது கோவில் தளம் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றின் எல்லையில் ஒரு பெரிய தீவில் உள்ளது. இது சப்த பிரகாரம் வடிவமைப்பு கொண்ட ஒரு கோயில் நகரமாக பரந்த மற்றும் திட்டமிடப்பட்டுள்ளது, அங்கு கருவறை, கோபுரம், சேவைகள் மற்றும் வாழும் பகுதி ஆகியவை ஏழு செறிவான சுற்றுப்புறங்களில் ஒன்றாக அமைந்துள்ளன. அதன் படையெடுப்பு மற்றும் அழிவைக் கண்ட இடைக்கால நூற்றாண்டுகளுக்குப் பிறகு கோட்டைச் சுவர்கள் சேர்க்கப்பட்டன. கோவில் நினைவுச்சின்னங்கள் வளாகத்தின் உள்ள ஐந்து சுற்று களுக்குள் அமைந்துள்ளன, அதைச் சுற்றிலும் வாழும் பகுதி மற்றும் வெளிப்புற இரண்டு அடைப்புகளில் உள்கட்டமைப்பு உள்ளது. பல கோபுரங்கள் சப்த பரிகாரம் சுற்றுவட்டங்~

விஷ்ணுவிற்கு ரங்கநாதராகவும், மற்றும் சிவனுக்கு ஜம்புகேஸ்வரராகவும் தீவில் சில குகைக் கோயில்கள் உள்ளன, இரண்டையும் விட பழமையானது. வரலாறு இக்கோயில் முதலில் சோழ மன்னன் தர்மா~ தர்மவர்மாவால் கட்டப்பட்டது. காவேரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளம் கோவில் விமானத்தை அழித்தது, பின்னர், முற்கால சோழ மன்னர் கிள்ளிவளவன் கோயில் வளாகத்தை இன்று போல் மீண்டும் கட்டினார். பண்டை வரை வரலாற்றிற்கு அப்பால் கல்வெட்டுகள் போன்ற தொல்பொருள்கள்

ஆயிரத்தி முண்ணூத்தி பதிணொன்னில் இல் அலாவுதீன் கில்ஜியின் முஸ்லீம் தளபதி மாலிக் கஃபூர் மற்றும் அவரது டெல்லி சுல்தானாக படைகளின் படையெடுப்பு மற்றும் கொள்ளையடிக்கப்பட்ட காலத்தில் அவர்கள்

ஜகானை எப்படி மீட்டெடுத்து என்பது பற்றிய பல்வேறு சீற்ற புனைவுகளை வழங்குகின்றன. கோயில் ஒழுகுவில் காணப்பட்ட ஒருவரின் கூற்றுப்படி, ஒரு இளம் பெண் தன் ஜகானைக் காணும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் என்று சபதம் செய்தாள் முஸ்லீம் இராணுவம் கொள்ளையடித்துக்கொண்டு டெல்லிக்குத் திரும்பும்போது அவளைப் பின்தொடர்ந்தார். அங்கே அவள் அரண்மனைக்குள் நுழைந்து, சுல்தானின் மகள் உருவத்தின் மீது காதல் கொண்டு ஸ்ரீரங்கம் திரும்பிய இளம்பெண், தில்லியில் தான் பார்த்ததை அர்ச்சகர்களிடம் கூறினாள். பாதிரியார்கள் இசைக்கலைஞர்களுடன் டெல்லிக்குச் சென்றாள், இரவும் பகலுமா~ பகலும் சுல்தானின் மகளின் கேப்ரிசியோஸ் விளையாட்டுத்தனமான உடைமை ஐகானைக் கண்டனர் ஐகானைத் திரும்பித் தர சுல்தான் முன் அவர்கள் பாடி நடனமாடினர், அவர் அதைத் திருப்பிக் கொடுத்தார், இது அவரது மகளை வருத்தப்படுத்தியது. மகளுக்கு ஆறுதல் சொல்ல, சுல்தான் மீண்டும் தனது படையை அனுப்பினார், ஆனால் இந்த முறை அவர்கள் வெற்றிபெறவில்லை. மற்ற பதிப்புகளி~ பதிப்புகளின்படி, முஸ்லீம் மகள் டில்லியிலிருந்து ஸ்ரீரங்கம் வரை குதிரையில் ஐகானைப் பின்தொடர்ந்தார், இன்னும் சிலையைக் காணவில்லை, கருவரையின் வாசலில் தனது உயிரைக் கொடுத்தார், இதன் போருக்குப் பிறகு தான் அந்த சின்னத்தை மீண்டும் கொண்டு வந்து என்பதை குறிக்கிறது எடுத்துச் சென்றது.

ஸ்ரீரங்கம் உட்பட்ட தென்னிந்தியாவில் மிகவும் கடுமையான இரண்டாவது படையெடுப்பு இருந்தது வைஷ்ணவ ஆச்சாராய பிள்ளை லோகாச்சாரியார் தலைமை தலைமையிலான குழுவினர் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மற்றும் சுல்தானியப் படைகளை ஸ்ரீரங்கத்தை அடையும் முன், கருவிற~ கருவறையின் விஷ்ணு உருவம் அதன் நகைகளுடன் கூடிய இந்துக்களால் முன்கூட்டியே அகற்றப்பட்டது. ரங்கநாயகி தேவியும் ஒரு தனி குழுவால் வேறு இடத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் கோயில் பாதுகாக்கப்பட்டது மற்றும் தமிழ் பாரம்பரியத்தின் படி ஸ்ரீரங்கத்தின் சுமார் பதிமூணாயிரம் ஸ்ரீ விஷ்ணுவர்~ ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கடுமையான போரில் இறந்தனர் ஏறக்குறைய ஆறு தசப்~ தசப்தங்களுக்குப் பிறகு, மீண்டும் மீண்டும் டெல்லி சுல்தானின் படையெடுப்பு~ படையெடுப்புகளுக்குப் பிறகு பாண்டிய ஆட்சியாளர்கள் வெளியேற்றப்பட்ட பின்னர், மதுரை சுல்தான்~ னகம் ஆட்சி செய்தபோது, விஜயநகரப் பேரரசு ஆயிரத்தி முண்ணூத்தி எழுவத்தி எட்டில் மதுரை சுல்தானகத்தை அகற்றியது. அதன்பிறகு, நம்பெருமா~ பெருமாளின் உருவம் மீண்டும் கொண்டுவரப்பட்டது. ஸ்ரீரங்கம் அதற்கு முன், பல தசப்தங்களை தெய்வம் மற்றும் அர்ச்சகர் வர்ணங்கள் அலைந்து திரிந்து, தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகாவின் கிராமங்கள் வழியாக கோவில் சின்னத்தை ரகசியமாக எடுத்துச் சென்றனர். அவர்கள் இறுதியாக திருமலை திருப்பதி மலைகளுக்குச் சென்றனர் ஆயிரத்தி முண்ணூத்தி எழுவத்தி ஒ~ ஒண்ணு இல் கோவில் புணரமைக்கப்படும் வரை அங்கே இருந்தார்கள் புராணங்களின் படி ஜகான் மீண்டும் புனித புனிதப்படுத்தப்பட்டது. இந்த இந்து முறை, துலுக்கா நாச்சியார் என்று அழைக்கப்படும் பாரம்பரியம் கொண்ட சுல்தானின் முதல் மகளின் நினைவாக கோயிலில் ஒரு முக்கிய இடம் அவருக்கு கட்டப்பட்டது. அவள் டெல்லிக்கு ஏற்றிச் சென்ற குதிரையில் அமர்ந்திருக்கும் பெண்ணாக அந்த இடம் அவளைக் காட்டுகிறது. அவளுடைய புராணத்தை இன்னும் நினைவில் உள்ளது. சமகால ஊர்வலங்களின் போது, ஜகானை கருவறையிலிருந்து வெளியே எடுத்துச் சென்று, அதன் பயணத்திற்குப் பிறகு, துலுக்க நாச்சியார் முஸ்லீம் ஆடைகளை அணிந்து, அவருக்கு வெண்ணெய் மற்றும் சப்பாத்தி கோதுமை ரொட்டி வடிவில் உணவுப் பிரசாதம் வழங்கப்படுகிறது அதன்பிறகு, விஜயநகரப் பேரரசின் கீழ், கோயில் தளம் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக நிலைத்தன்மை, பழுதுபார்ப்பு, முதல் சற்று கோட்டைகள் மற்றும் மண்டபங்களைச் சேர்ந்தது. விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி உருவங்கள் மீண்டும் நிறுவப்பட்டு ஆயிரத்தி முண்ணூத்தி எழுவத்தி ஒண்ணு CE இல் விஜயநகர தளபதியாக புகா இன் மகனுமான குமார கம்பனாவின் கீழ் மீண்டும் ஒரு இந்து கோவிலாக மாறியது பதினலம் பதினாலாம் நூற்றாண்டின் கடைசிப் பத்தாண்டுகளில், விஜயநகர ஆட்சியாளர்கள் ஒரு தூண் ம~ முன் அறை பரிசாக வழங்கப்பட்டது. பதினைந்தாம் நூற்றாண்டில், ஜார்ஜ் மைக்கேலின் கூற்றுப்படி, கோவில் தொடர்ச்சியான புதிய சன்னிதிகள், மண்டபங்கள் மற்றும் கோபுரங்களைச் சேர்ப்பதற்கு நிதியுதவி அளித்ததாக தொடர்ந்து திடமான தங்கத் தாள்களால் கூரைகளை பூசினார்கள் பதினாறாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் விஜயநகரம் அழிக்கப்பட்ட பிறகு, புவி அரசியல் உறுதியற்ற தன்மை திரும்பியது. இந்த இடம் பதினேழாம் நூற்றாண்டில் இந்து நாயக்கர்களுக்கும் முஸ்லீம் முத~ முகலாயர்களுக்கும் இடையில் நடந்த கடுமையான போர்களின் மையமாக மாறியது நாயக்கர்கள் கோயில் நகரத்தை ஏழு பிரகாங்க்~ பிரகாரங்களாகவும்

french மற்றும் british இராணுவ சக்திகளுக்கு இடையே ஒரு போட்டி ஈர்த்தது. ஸ்ரீரங்கம் கோயில் தளம் மற்றும் அண்டை நகரமான திருச்சிராப்பள்ளி திருச்சி பதினெட்டு மற்றும் பத்தொன்பது நூற்றாண்டுகளில் கிறிஸ்தவ மற்றும் முஸ்லீம் missionary நடவடிக்கைகளின் தீவிர மையமாக மாறியது. british சாம்ராஜியத்தில் ~குள் மெட்ராஸ் பிரசிடென்சி நிறுவப்பட்டவுடன் புவி அரசியல் ஸ்திரன்மை திரும்பியது மற்றும் ரங்கநாத சுவாமி கோவில் தளம் தொல்பொருள் மற்றும் வரலாற்று ஆய்வுகளில் ஆர்வத்தை ஈர்த்தது இந்து வம்சங்கள் சோழர்கள், பாண்டியர்கள ஹாய்சாலர்கள், கஜபதிகள், நாயகர்கள் நாயக்கர்கள், விஜயநகரம் மறுகட்டமைப்பு, புதுப்பித்தல் மற்றும் பாரம்பரிய பழக்கவழக்கங்களை ஆதரித்ததாக கல்வெட்டு சான்றுதல்கள் தெரிவிக்கின்றன சிலர் கோவிலுக்கு கணிசமான பரிசுகளை குறிப்பிடுகின்றனர். உதாரணமாக, ஒரு சோழ மன்னன் கோவிலுக்கு ஒரு தங்க நாக மஞ்சத்தைக் கொடுத்து கொடுத்தன. சில வரலாற்றுக்குரியவர்கள் இந்த அரசினை இராஜமகேந்திர சோழன் என்று அடையாளப்படுத்துகின்றனர். ஆரம்பகால

நாதமுனி மற்றும் யமுனாச்சார்யா ஆகியோரின் பின்பற்றிய நூற்றாண்டுகளில் இந்த கோவில் சாட்சியாக இருந்து மற்றும் முக்கிய பங்கு வ~ வகித்தது. இது வைஷ்ணவத்தில் உள்ள இரட்டை மற்றும் அத்~ அத்துவத்தை துணை மரபுகளுக்கு இடையேயான விவாதத்திற்கு சாட்சியாக இருந்தது பல நூற்றாண்டுகளாக பிறகு, வடக்கலை மற்றும் தென்கலை என்று அழைக்கப்படும் வட தமிழ் மற்றும் தென் தமிழ் மரபுகளுக்கு இடையிலான விவாதங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளில் இது ஒரு முக்கிய தளமாக இருந்தது பல்லவர்கள், சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் போன்ற ஆரம்பகால ஆட்சியாளர்கள் பக்தி பாடல் மற்றும் நடன பாரம்பரியத்துடன் பக்தி இயக்கத்தின் மையமாக இதை ஆதரித்தனர் ஆனால் இந்த பாரம்பரியம் பதினாழாம் நூற்றாண்டில் நிறுத்தப்பட்டது மற்றும் மிகவும் பின்னரே ஒரு குறிப்பிட்ட வழியில் புத்துயிர் பெற்றது இந்த கோயில் அதன் கலைப்படைப்பும் பிரந்திய புராண நூல்களில் உள்ள பல்வேறு தமிழ் புனவைகளுக்கு உட்பட்டது எடுத்துக்காட்டாக, ஸ்ரீரங்க மஹா த்ம்யம் அதன் தோற்றம் பற்றிய கோயில் புராணங்கள் தொகுப்பில் ஒன்றாகும் அதன் படி, பிரம்ம சமுத்திர மந்தனத்தின் போது அண்டைப் பெருங்கடலைக் கசக்கும் துவாரமும் செய்து கொண்டிருந்தர், அதன் விளைவாக ஸ்ரீரங்கம் விமானம் தோன்றியது இது பல ஆண்டுகளாக சத்யலோகத்தில் இருந்து இக்ஷ்வாக அரசனால் அயோத்திக்குக் கொண்டுவரப்பட்டது விஷ்ணுவின் அவதாரமான ராமர், தீய அரக்கனா தீய அரக்கன் ராவணனைக் கொன்று பிறகு ராமனுடன் இருக்க விரும்பிய மன்னன் விபீஷணனுக்கு அதைக் கொடுத்தார் விபீஷணன் அரசனின் இலங்கை செல்லும் வழியில் திருச்சி வழியாகச் சென்றபோது எனவே, அரசு அதன் தென் திசையை நோக்கி நித்தியமாக விமானத்தை பிர~ பிரதிஷ்சடை செய்ததால் அவரையும் இலங்கையையும் ஆசீர்வதித்தால், அவர் அதை தர்வ தர்வர்மா என்ற உள்ளூர் மன்னரிடம் கொடுத்தார். எனவே, தெய்வம் சாய்ந்த நிலையில் தெற்கு நோக்கி உள்ளது, அவரது உடல் கிழக்கு மேற்கு அச்சில் சீரமைக்கப்பட்டது

கோபத்தில் நால்வரும் ஒரே குரலில் காவலர்களை திட்டி விட்டு சென்றனர். காவலர்கள் விஷ்ணுவை அணுகி சாபம் பற்றி கூறினார்கள். தன்னால் சாபத்தைத் திரும்பப் பெற முடியாது என்று கூறிய ரங்கநாதர் அவர்களுக்கு இரண்டு வழிகளைக் கொடுத்தார் மூன்று பிரிவுகளில் விஷ்ணுவை எதிர்க்கும் அரக்கர்~ அரக்கர்களாகவும் அல்லது பின்வரும் ஏழு பிரிவு~ பிரிவுகளில் நல்ல மனிதர்களாகவே பிறக்க வேண்டும். இறைவ~ இறைவனுட~ இறைவனுடன் திரும்பி வர ஆர்வத்துடன், பாதுகாவலர்கள் பேய்களாக இருப்பதை ஏற்றுக்கொண்டனர் மற்றும் ஹிரயனிஷி மற்றும் வடிவத்தை எடுத்ததாக நம்பப்படுகிறது ராவணன் மற்றும் கும்பகர்ணன் மற்றும் சிசுபாலன் மற்றும் தண்டவக்ரா அந்த ஒவ்வொரு பிரிவியிலும் அசுரு~ அசுரர்களாகக் கொல்ல விஷ்ணு முறையே வராஹ, நரசிம்மர், ராமர் மற்றும் கிருஷ்ணர் ஆகிய நான்கு அவதாரங்களை எடுத்தார் கட்டிடக்கலை கோயில் முற்றங்கள் பிரகாரங்கள் அல்லது மதில் சுவர் என அழைக்கப்படுகிறது கொண்ட ஏழு செறிவான சுற்றுகளால் சூழப்பட்டுள்ளது.

பலப்படுத்தப்பட்டவை. இந்த சுவர்கள் மொத்தம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐந்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அடி அல்லது ஆறு மைல்களுக்கு மேல். கோயிலில் பதினேழு பெரிய கோபுரங்கள் மொத்தம் இருவத்தி ஒண்ணு, முப்பத்தி ஒன்பது பந்தல்கள், ஐம்பது சன்னிதிகள், ஒன்பது புனித நீர் குளங்கள், ஆயிரம் கால் மண்டபம் மற்றும் பல சிறிய நீர்நிலைகள் உள்ளன. காவேரி நதியில் சூழப்பட்ட ஒரு தீவில், வடக்கு தெற்கு மற்றும் கிழக்கு மேற்கு அச்சில் கோயில் அமைந்துள்ளது. இந்த நதி நீண்ட காலமாக புனிதமாக கருதப்படுகிறது, மேலும் தட்சிணை கங்கை அல்லது தெற்கின் கங்கை என்று அழைக்கப்படுகிறது. வெளிப்புற இரண்டு பிரகாரங்கள் கடைகள், உணவகங்கள் மற்றும் பூக்கடைகள் கொண்ட குடியிருப்பு மற்றும் சந்தைகளாகும். ஐந்து உள்ள முற்றங்களில் விஷ்ணுவிற்கும் அவரது பல்வேறு அவதாரங்களான ராமர் மற்றும் கிருஷ்ணருக்கும் சன்னதிகள் உள்ளன. முக்கிய கோவில்கள் லட்சுமி தேவி மற்றும் வைஷ்ணவத்தின் புனித புனிதர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக, இந்த ஆலயங்கள் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படும் தமிழ் கவிஞர் துறவிகள் மற்றும் தத்துவஞானிகளான கொண்டாடுகின்றன மற்றும் நினைவுகூ~ கூருகின்றன அதை போல் ஸ்ரீ வைஷ்ணவ பாரம்பரியத்தின் ராமானுஜர் மற்றும் மணவாள மாமுனிகள் போன்ற இந்து தத்~ தத்துவாதிகள் பல நூற்றாண்டுகளு~ ஆக பல்வேறு மண்டபங்கள் மற்றும் கோபுரங்கள் கட்டப்பட்ட போதிலும், ரங்கநாதசுவாமி கோவில்கள் கட்டிடக்கலை தமிழ் பாரம்பரியத்தில் ஆகம வடிவமைப்பு நூல்களுக்கு இந்த கோயில் planometric வடிவிலான சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாகும் இந்த கட்டிடக்கலை பற்றிய பேராசிரியரும் கலை வளர்ச்சியாளருமான ஜார்ஜ் மைக்கேலின் கூற்றுப்படி, ஸ்ரீரங்கம் தளத்தில் ஒழுங்குபடுத்தப்படும் வடிவில் மற்றும் திட்டம் ஒரு சடங்கு பரிமாணத்தை பெறுகிறது, ஏனெனில் அனைத்து கட்டிடக்கலை கூறுகளும், குறிப்பாக குவிய கோபுரங்கள் மற்றும் மிக முக்கியமா தூண்கள் மற்றும் மண்டபங்கள் ஆகிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கார்டினல் திசைகளில் கட்ட~ கட்~ கட்டளையிடப்பட்ட அச்சுக்கள் இந்த சீரமைப்பு, பக்தர்கள் உள்ளே இருக்கும் கருவறைக்கு செல்லும் பாதைகளை ஒருங்கிணைக்கிறது கோவில் வளாகத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோவில்கள் உள்ளன. இவை விஷ்ணு, லட்சுமி மற்றும் பல்வேறு வைணவ அறிஞர்கள் மற்றும் கவிஞர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவை.